இங்க வந்துட்டு ஒரு பெரிய க்ரொக்கடைல் கிர கிரே கலர்ல இருக்கு.

அப்றோ லெஃப்ட் சைடுல வந்துட்டு ஆ நெறையா ஃபிளவர்ஸ் பிளான்ட்ஸ் எல்லா பிளான்ட் பண்ணிருக்காங்க.

இந்த மெடிக்கல் ஷாப் முன்னாடி ஒரு பர்சன் நின்னுட்ருக்காங்க.

அப்றோ ஒரு சோஃபா இருக்கு அப்றோ ஒரு ஸ்டடி டேபிள் இருக்கு.

சில பேர் வந்துட்டு ஹெட் கேப் போட்ருகாங்க சில பேர் வந்து ஹெட்கேப் போட்ல.

இங்க ஒரு பெரிய பில்டிங் தெரியுது.

இந்த மூணு பேரோட கையும் ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சிக்குறாங்க.

அந்த பிரிட்ஜு மேல கொஞ்ச பேரு நடந்துட்டு வராங்க.

இது வந்துட்டு ஒரு ஷாப்பு இந்த ஷாப்புக்குள்ள வந்துட்டு நெறைய குழந்தைங்க விளையாடுற திங்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல ரேக் பண்ணி வச்சிருக்காங்க.

அப்றோ தூரத்தில ஒரு போட்ல நெறையா பேரு அ ம் அந்த போட்டு உள்ள இருக்கா--

ஒரு ஆரஞ் கலர் அண்ட் ஒய்ட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

அப்றோ ரைட் சைடுல வந்துட்டு நெறையா பூச்செடி கிரீன் கலர் பாட்ல ரே பிளாக் கலர் பாட்ல வெச்சிருக்காங்க.

அப்றோ இது பக்கத்துல நெறையா பாட் இருக்கு.

பிளாக் கலர் டிரஸ்ல அப்றோ இங்க வந்துட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு சேர் வச்சிருக்காங்க.

நெறையா லீடர்ஸ் பத்தி போட்ருக்காங்க அவங்களோட பிச்சர்ஸ் .

இந்த ஜிம் வந்துட்டு ஃபுல்லா எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

பொண்ணு மிரர் முன்னாடி நின்னு போட்டோ எடுக்குறாங்க.

அந்த கேவ்ல இருந்து நறையா ஆளுங்க வெளில வராங்க.

நெறைய பேர் வந்து டாக்கியூமெண்ட்ஸ் எல்லா எடுத்துட்டு உள்ள போறாங்க.

ஒரு சைடு ஆஃப் த ரிவர்ல நெறைய ராக் இருக்கு.

அப்றோ இந்த கிரவுண்ட் பக்கத்துல ஒரு ஹாஃப் கன்ஸ்ட்ரக்ட்டெட் பில்டிங் ஒன்னு இருக்கு பிரவுன் கலர்ல .

அப்றோ ஒரு சைடு ஆஃப் தீ கார்னர்ல வந்துட்டு பெரிய மரோ இருக்கு.

அப்றோ பேங்க்குக்கு வெளில ஒரு ஆளு நின்னுட்ருக்காரு.

இது வந்துட்டு ஒரு ஆபீஸ் இந்த ஆபீஸ்ல ஒரு எஸ்கலேட்டர் இருக்கு.

இங்க வந்துட்டு ஒரு பழைய பில்டிங்கு .

அப்றோ ரெண்டு டீச்சர்ஸ் வந்துட்டு இந்த பசங்க முன்னாடி நின்ட்ருக்காங்க.

ரெட் ரெட் கலர் யெல்லோ கலர் ப்ளூ கலருன்னு டிஃப்ரண்டா பண்ணிருக்காங்க.

அப்றோ இவங்க பக்கத்துல ஒரு பெரிய ஜன்னல் இருக்கு.

இங்க சுத்தி வந்துட்டு நறைய டிஃபரென்ட் கைண்ட்ஸ் ஆப் ஃபிளவர்ஸ் பிளான்ட் பண்ணிருக்காங்க.

ஆரஞ்சு எல்லோ ஒயிட்ன்னு பிளவர்ஸ் இருக்கு.

இங்க வந்துட்டு நறைய பீப்பிள் இருக்காங்க.

அப்றோ சீலிங்ல வந்துட்டு லைட் அண்ட் ஃபேன்ஸ் ஆன் ஆயிருக்கு.

இந்த பில்டிங் சீலிங்ல வந்துட்டு நறையா பிச்சர்ஸ் போட்டுருக்காங்க.

இங்க வந்துட்டு ஹோட்டேல் ரூம் இருக்--

ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு ரெண்டு ஃப்ளோர்ஸ் இருக்கு.

ஹோட்டல் ரூம் முன்னாடி வந்துட்டு பிளாக் கலர் பில்லர்ஸ் இருக்கு அந்த பில்லர்ஸ் மேல லைட்ஸ் வச்சுருக்காங்க.

இங்க ரெண்டு ஷாப் இருக்கு ஒரு ஷாப்ல பிகோ டீ ஸ்டால்லுனு போட்ருக்கு.